பேசிட்டே போனார் எல்லாம் drinks எல்லாம் வாங்கி குடுத்தார் எல்லாமே வாங்கி குடுத்தார் சாப்பிடுறதுக்கு தண்ணி bottle நான் ஒன்னும் பண்ணல எல்லாமே வாங்கி குடுத்தார் நான் ஒன்னும் பண்ணல இதுக்கு நான் வேண்டாம் வேண்டாம்னுதான் சொல்லுவோம் அப்படியும் வவாங்கி குடுத்தார் அப்புறமா நான் ஒரே ஒரு ஒரு still மாதிரி வாங்கி குடுத்தேன் இந்த train ல எல்லாம் விப்பாங்க இல்லைங்களா அந்த இதுமாதிரி ஓட்டுற மாதிரி சுவத்துல ஓட்டுற மாதிரி அவங்களுக்கு

அவங்களுக்கு வாங்கி குடுத்தேன் அவர் அப்பவே சொல்லிட்டு சொன்னார் இது எப்பயுமே என் கூடவே இருக்கும்

நாங்க எல்லாம் இப்படிதான் இருப்போம் வெந்தாலும் சரி வேகலேனாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டுதான் ஆகணும் அவங்க சாப்பாடு ஓரொரு சமையல்காரங்க நல்லா சமைப்பாங்க ஓரொரு time நல்லா கிடைக்க மாட்டாங்க அதுமாதிரி எப்படி சாப்பாடு கிடைக்குதோ அப்படிதான் நாங்க சாப்பிடுவோம் எப்போ அவங்க order போடும்போதெல்லாம் நாங்க போய் அங்க போய் நிக்கணும் ஆஜர் ஆயே ஆகணும் night ஆனாலும் சரி இரண்டு மணி ஆனாலும் சரி மூணு மணி ஆனாலும் சரி நாங்க அங்க போய் நின்னே ஆகணும் அப்படின்னார் இல்ல உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்காதா அப்படின்னு ரொம்பவே அப்படி எல்லாம் கிடையாது எங்களுக்கு என்ன ஒரே ஒரு feel தான் family எல்லாம் விட்டுட்டு அவங்க இதுக்கு அவர் military லஇருக்காரு அவங்க wife வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி பொண்ணைபாத்துதான் கல்யாணம் பண்ணணுன்றதுக்காகவே அவர் நொண்டி பொண்ணைகல்யாணம் பண்ணுனார்

அப்படியாண்ணா ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப அவர வாழ்நாள்ல ஆனா phone பண்ணார் இப்ப phone number ரும் இல்ல எங்கிட்ட phone மாறிகிட்டே இருந்ததுனால phone number இல்ல இதுமட்டும் தெரியும் சங்கர் அவர் பேர் வாழ்க்கைல அந்தமாதிரி எல்லாம் எவ்வளவுபேர் தன்னோட இதுல இருக்காங்க சுதா அதே மாதிரி நம்ம travel பண்ணும்போது ஒரு ஒருத்தங்க நம்ம பாக்கும்போது அவங்களோட நியாபகார்த்தம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்

ஆமா இவங்களை பாத்தா இவங்களோட நியாபகார்த்தம் நமக்கு இருக்கு இவங்க வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா அவங்களோட life எல்லாம் நம்ம கிட்ட பேசுனாங்க அப்படின்றமாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்துக்கிட்டுதான இருப்பாங்க army life army யோட ளோட life ஒரு இதும் இதுதான் என்ன எவ்வளவுபேர் தங்களோட வாழ்க்கையில கஷ்டங்களையும் இழக்குறாங்க சந்தோசத்தையும் இழந்து வாழ்க்கையில வாழறவங்களும் இருக்காங்க இதுமாதிரி எல்லாம் நம்ம பிள்ளைங்க அடிக்கடி பாத்துகிட்டு இருந்தா அதுங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும் வாழ்க்கையில இல்ல நான் இப்படி பண்னலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்றது

பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இதெல்ல்லாம் காட்டனும் சுதா காட்ட காட்டத்தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப life வந்து கொஞ்சம் அதுங்களுக்கு மாற்றம் வரும்

military ல போடலாமா winter ல போடலாம் சுதா ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து எந்த work கும் பண்றதுக்கு இதெல்லாம் தெரியல ஆனா அவன்கிட்ட சொன்னோம்னா அவன் செய்யணும்னா செய்வான் செய்யணும் நாம போயிட்டு வரணும் அப்டின்ற மாதிரி எல்லாம் இருந்தா செய்வான்

அது அவனுக்கு விருப்பம் அவங்க அப்பாக்கு விருப்பம் அந்த மாதிரி இருந்தது நீ இதை பண்ண முடியுமா உன்னால பாரு செய்ய முடியும்னா செய்வான் நான் அதான் சொன்னேன் உனக்கு படிப்பு முடிச்சுட்டு உனக்கு என்ன செய்யனும்னு தோணுதோ செய் உன்னோட வாழ்க்கை உன்னோட இஷ்டம் உனக்கு எது பண்ணனும் இது நமக்கு correct ஆ இருக்கும் நான் பண்ணுனா correct ஆ இருக்கும் support கிடைக்கனும்னு தோணுச்சுனா அதை நீ பண்ணு அவ்வளவுதான்

உம் உம் ஹம் இல்ல ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கைய அதுங்களுக்கு காட்டும்போது அதுங்க பாக்கும் இல்ல இப்ப சமீபத்துல சென்னை போகும்போது main session ல நிக்கும்போது ஒரு நிறைய பேர் young young ஆ எங்க பாத்தாலும் கும்பல் கும்பலா நின்னுட்டு இருந்தாங்க அந்த நிக்குபோது அது அதுல இரண்டு பேர் வந்து coffee சாப்பிட்டுட்டு போகும் போது உம் சின்ன பையன் அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன புள்ள அம்மா அவங்களோட ஒரு photo எடுக்கணும்னு நான் போய் sir பையனுக்கு ரொம்ப ஆசை சின்ன புள்ளை photo எடுக்கனும்ன உடனே நான் இரண்டு பேரையும் நிக்க வச்சு ஒரு photo எடுத்தேன் அவங்க பாத்து அவன் அப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருப்பாப்ல குண்டா வேற இருப்பாப்ல கன்னத்தை கிள்ளிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது இன்னுமா அந்த photo எல்லாம் mobile ல வச்சுருந்தேன் இவன் பெரிய சின் சின்னவன் mobile கொஞ்சம் இதான உடனே அதுல எல்லா photo வும் போயிருச்சு

நான் சொல்லுவேன் doctor க்கு படி அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா எனக்கு இதுதான் வேணும் நான் சொன்னேன் சரி உனக்கு ஏது விருப்பமோ அதை செய் சின்னவனுக்கு உனக்கு எதுஎது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு

ஆஹ் இருக்கும்ல சுதா army school எல்லாம் இருக்குல்ல இருக்குதுங்களா அதான் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்கும் சுதா நம்ம அதை ஒரு time ல அவங்க அப்பாவும் சொல்லிட்டுதான் இருந்தார் நான் சொன்னேன் இவள் height ஆ இருக்கா போடலாங்கன்னு நானும் சொன்னேன் அவர் சொன்னார் சரி பாப்போம்ன்ருக்கார் அது மாதிரி இருக்கு army school இருக்கு அந்த குரு அந்த ஒரு நம்ம ப so ஒரு கோவிலுக்கு பூசாரி ஆகணும்னா அதனுடைய school இருக்கு இப்போ நம்ம பிள்ளைங்களை பூசாரியே ஆக்கணும்னு அந்த குருகுலத்துல சேர்த்துக்கோங்கன்னா அதுமாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு படிப்பு அதுக்கு தகுந்தாப்ல ஒரு படிப்பு இருக்கு அதை நம்ம எப்படி ஒரு ஒரு இதுல course ல சேர்க்கிறோமோ அதுமாதிரி அதையும் ஒரு course மாதிரி சேர்த்து படிக்க வைப்பாங்க

வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே நடக்கணும் சுதா நடந்து வாழ்ந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும் அப்படியும் நான் இருந்தா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பாருங்க அந்த ladies side ல ஏறியே அந்த குழந்தைய மட்டும் miss பண்றாங்க அவங்க வீட்டுக்காரரை கூட இல்ல இந்த குழந்தயை மட்டும் ரொம்ப பாத்துருக்கேன்ன்னு நினைக்கிறேன் சுதா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க இல்ல அந்த lady ரொம்ப குண்டெல்லாம் இல்ல

தெரியல அம்மா அப்பவான்னு தெரியல கூட train ஏத்த போனாங்க வீடுக்காரும் போனார் வீட்டுக்கார்தான் குழந்தைய வச்சிருக்கார் அது ஏறி நின்னு அழுத

எவ்வளவு பேர் தன்னோட வாழ்க்கையில அதெல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க இல்ல சின்ன வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் wife அ விட்டுட்டு

ladies க்கும் கிடைக்குமா பொம்பளை புள்ளைக்கும் கிடைக்குமா ஆஹ் உண்டு சுதா ladies க்கும் உண்டு gens க்கும் உண்டு military இது ஒரு இது மாதிரி தான போது சேவை இது பண்ற மாதிரிதான நாட்டுக்காக யாருன்னாலும் போய் நிக்கனும்னாலும் நிக்கலாம் ladies ஆ இருக்கட்டும் gens ஆ இருக்கட்டும் யாருன்னாலும் போய் நிக்கலாம் அந்த ஒரு இதுல அந்த பயிற்சில அவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த weight அதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா போய் இது பண்ணலாம் சின்னவன் எப்பப்பயாவது அவர் video எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருப்பான்

என்ன சமைச்ச சுதா இன்னைக்கு சமைச்சது உருளைக்கிழங்கு சப்ஜி ரொட்டி ஹம் பிள்ளைங்களுக்கு அஹ் பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அதேதான் புது வருஷம் புது வருசத்துக்கு special ஆ எதுவும் பண்ணலையா வருசமாதான் ஒண்ணுமே செய்யலைங்களே அவர் அவங்க அம்மா வரலைங்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல எதும் செய்யாதன்னுட்டார் நான் சொன்னே வடையாச்சும் போடறேன்னேன் வேண்டான்னுட்டார்

இருந்தாலும் இன்னைக்கு புத்தாண்டாச்சே புத்தாண்டை miss பண்ணக்கூடாதுன்னுட்டு அப்புறம் நான் கொஞ்சமா பொங்கல் செஞ்சு படைச்சிட்டு சாயந்திரமா எழுந்து வடை பாயசம் மட்டும் செஞ்சு குடுத்துட்டு விட்டுட்டேன்

போதும் அப்டின்னுட்டு அதுக்கு மேல என்னால முடியல நிக்க முடியல போய் படுத்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் எழுந்து சாப்பிட்டுட்டு

சரி வந்து உட்கார்ந்திருந்தேன் சரி நினைச்சேன் சரி சுதாகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா படுக்கலாம் பிள்ளைங்கெல்லாம் தூங்கிருச்சுங்க இப்ப அப்புறம் நீயும் காலைலே எழுந்து உன்னோட daily work office போற அப்படி இப்படின்னு அந்த வேலையை பாத்துருவ

அவங்களும் நம்மளுக்காகதான அப்படி எல்லாம் இது பண்றாங்க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

குரு அங்கத் தேவ் ஜி ஃபெராஸ்பூர் மாவட்டத்திலுள்ள மாதா டி சரங் பாபா பெருமால் மற்றும் மாதா